இது பாத்தீங்னா ஒரு ரெஸ்டாரன்ட் மாரி இருக்கு.

ஒக்காந்து சாப்பற சேர் ருக்கு டேபிள் இருக்கு.

இது அந்த சைடு பாக்கற்துக்கு வாட்டர் போற மாரியே இருக்கு.

இந்த மூணுல ரெண்டு ஃபோட்டோ பாத்தீங்னா விநாயகர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க.

அதுல வெரைட்டிஸ் ஆஃப் கேக் வச்சுருக்காங்க.

பக்கத்துல ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு.

இதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ருக்குது .

இது பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரெசிடன்சினு போட்டுருக்காங்க.

ரெண்டு சட்டறுமே கிலோஸ்ல தா இருக்கு.

இது வந்து பாக்கறதுக்கு ஒரு லாட்ஜ்ல ஒரு ரூம் மாரி இருக்கு‌.

இது வந்து ஒரு டிரஸ் ஷாப்பு .

இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லுக்கு எதுதாப்புல பாத்தீங்கன்னா நறைய தென்ன மரக்கள் வளத்திற்க்காங்க.

ஒருத்தர் டைவ் அடிக்கிறாரு ஒருத்தர் தண்ணிக்குள்ள நிக்கிறாரு.

இது வந்து ஒரு டேம் மார்ருக்கு.

ரெண்டு வீடுங்ள ஒரு வீடு சேண்டல் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஒரு வீடு ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இது பாத்திங்கன்னா எதோ ஒரு பொங்கல் செலிப்ரஷன் மார்ருக்கு.

மேல எதோ பலூன் கட்டி விட்ருக்காங்க.

இது வந்து ஒரு கன்ஸ்டிரக்ஷன் பண்ற ஏரியா .

இது வந்து ஒன்னு இல்ல இதுல வந்து வெறு பில்லர் மட்டு தா வெச்சிருக்காங்க.

இந்தப் பில்லர் வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

பாக்க வியூ சூப்பரா இருக்கு நேரா பாத்தீங்னா வானோ வந்து மேக மூட்டத்துடன் இருக்கு.

அப்ரோ அஞ்சு லிட்டர் தண்ணி வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க.

அதுக்கு கீழ தண்ணி கொட்டி இருக்கு.

அந்த கொழந்த வந்து அந்த ஃபோட்டோக் போஸ் குடுக்குறா.

அ பிளைன் டாப்ல பாத்தீங்னா ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க.

அவரோட ஃபேச வந்து பிளர் பண்ணிருக்காங்க.

இதுல வந்து ரெண்டு பேர் செல்ஃபி எடுக்குறாங்க.

அதுல ஒரு உமன் கைல ஃபோன் இருக்கு.

இது பாத்திங்ன்னா ஒரு நல்ல மாடுலர் கிச்சன் மாரிருக்கு.

போட்டோ ஷூட்டுக்கான அந்த போட்டோக்கு எடுக்குற அம்ரெல்லா வெச்சிருக்காங்க.

பாத்தீங்கனா ஒரு பாலைவனம் மார் இருக்கு பாக்கறக்கு.

இந்த பாலைவனத்துக்கு நடுவுல தண்ணி வருது.

ரெண்டு அந்த பாலைவனத்துல அப்பயோ மரோ செடிகள்ளெல்லா இருக்கு.

சில ஏரியாக்கல் காஞ்சு கெடக்குது சில எடோ பசுமையா இருக்குது.

அது வந்து ஒரு ஒன்னுமில்லாம வ காஞ்ச காட்டுல வச்சிருக்காங்க.

இது வந்து ஈவினிங் சன் செட் ஆகுற டைம் மாரி இருக்கு.

இந்த ஃபோட்டோல எல்லாரு எக்சைஸ் பண்ட்ருக்காங்க எல்லாருமே கிட்ஸ் இருக்காங்க.

டைல்ஸ் போட்ருக்காங்க இது ரூம்ல .